விடி காலையில.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 எனக்கு பிரச்சனை இல்லை.

எப்பவும் போல ஈரோட்டுல,

எந்நேரம் நீ சொல்றது இல்லை. ஆறு மணிக்கு, ஈரோடு

வந்து பொருள்லாம் இங்க room ல வச்சுட்டு வீட்டுல வச்சுட்டு

உம் இல்ல ஆறு மணிக்கு ஈரோட்டுல கிளம்பினாதான் போக முடியும்

காலையில என்ன சாப்பா~ சமைக்கலான்ட்டு இருக்கே? தெரியல, என்னன்னு காய் ஒண்ணுமே இல்ல.

ஆமா, இன்னைக்கு இன்னொரு அதிசயம் நடந்துச்சு தெரியுமா?

யோகேஷ் வீட்ல இருந்து வர்றப்ப

அரிசி, வெண்டக்காய், புடலங்காய்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

அப்புறம் பொடி எல்லாம்.

அப்பிடியே இன்னைக்கு நெறைய வந்துருந்தது இத்தனை வருஷத்துல இதான் முதவாட்டி அப்பிடி எடுத்துட்டு வர்றது நான் ஒரு நிமிஷம் அப்பிடியே பாத்து மிரண்டுட்டேன் யாரு இது நம்ம யோகேஷா அப்படின்னுட்டு

நாளையிலிருந்து காலையில எட்டரைல இருந்து நைட்டு எட்டரை வரைக்கும் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம் அங்க

அப்ப உன் பிறந்தநாள் அன்னைக்கு? leave போட சொல்லியிருக்கேன்.

என்ன பண்ணுவியோ எனக்குத் தெரியாதே. அஹ் அன்னைக்கு நீ என்ன ஆனாலும் சரி என் கூடத் தான் இருந்தே ஆகணும்னு சொல்லியிருக்கேன்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

அப்ப, நானு? நீ நீ என்ன பண்ணலாம்னுட்டு இருக்க நான் என்ன பண்ணட்டும்? வா, சாப்பிட போலாம். ஊர் சுத்தலாம்.

திங்கட்கிழமை காலையில ஒரு, பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம். இல்ல பத்தா பதினொண்ணு, பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கலாம்.

ஆரம்பிச்சோம்னா அப்படியே நம்ம போயிட்டு first உ, படத்துக்கு போலாம்

படத்துக்கு போயிட்டு, அடுத்து சாப்பிட போலாம்

சாப்பிட்டு திரும்ப ஏதாவது நொறுக்குத் தீனி ஏதாவது special ஆ பிடிச்சு சாப்பிட்டு, உம்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

அப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தர வேண்டியது தான்.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

வேண்டாம் வேண்டாம்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

நான் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல. என்னது? சரி சொல்லு என்னது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

அஹ் இது, அது பேர் என்ன? ஹம் நான் வந்து சாப்பாடு செய்யறேன் வீட்ல மதியத்துக்கு மட்டும்.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

chicken னு

ஆமா, கோழி கறியா இருந்தா, better ன்னு தோணுது. ஆமா, அதான் வெளியே சாப்பிட போறோம்ல night உ ராத்திரி சரி சரி. அதான் காய், வெ~ அஹ் என்னது? காளான் இல்லன்னா வந்து இது. மதியத்துக்கு நான் கறி எடுத்துட்டு வந்து தர்றேன்.

அதை வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிரு.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 இல்லை, பண்ணிரு night உ சிறிதாக மது அருந்தலாம் என்று ஒரு சின்ன எண்ணம்.

வாங்க நான் அதை பார்த்தா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். சும்மா.

இல்லை,

கோவப்படாம normal ஆ பேசிட்டு இருந்தியா அதான், கொஞ்சமாவது இது மண்டை சூடாகணும் இல்ல அதுக்குத்தான். நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம்

வந்து, ஆஹ் காய் சாதம் செய்யறேன்

வாய்ப்பே இல்லை. காய் சாதம்லாம் வேணாம்.

காளானும் வேணாம்.

எனக்கு அந்த நாள் முழுக்க கறி மட்டும்தான் வேணும். சரி, நீ வந்து அஹ் கோழி எடுத்துட்டு வா.

ஏ காடை அறுபது ரூபாய்தானே, எவ்வளவு ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு காடைதானே?

முந்நூறு ரூபாய்தானே? கோழி? ஆஹ் எவ்வளவு ஒரு கிலோ எடுத்தா, முந்நூறு ரூபாய்தான் அதுவும். இருநூத்தி அறுபது ரூபாய் நாற்பது ரூபாய் சேர்த்து. எனக்கு என்னமோ வேண்டாம்னு தோணுது. நான் அதை செஞ்சதும் இல்லை முன்னபின்ன.

வாய்ப்பே இல்லை.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

சரி, ஸ்வேதாக்கு leave ஆ இருந்தா வீட்டுக்கு வர சொல்லு.

ஆஹ் போனதுல இருந்து கூப்பிட்டு கூட பேச மாட்டேங்கிறா leave ஆ இருந்தா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டிருந்தாங்க இது வேறயா?

பேச மாட்டேங்கிறேன்னு வேற ஒண்ணு இருக்கா?

ஆமா, நான் சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் அஹ் அஹ் அன்னைக்கு ஒரு நாளு எங்க அப்பாவும் கேட்டாங்க. நான் அன்னைக்கும் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். அப்புறம் இன்னைக்குதான் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரின்னுட்டு உங்களுக்கு எல்லாமே மறந்துரும், நிறைய வேலை இருக்கு. ஆமா. தயவு செஞ்சு இந்த வேலைன்ற வார்த்தையை கேட்டாவே எனக்கு இப்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதே. என்னை எத்தன தடவை கலாய்ச்சிருப்ப என்னோட சாபம் எல்லாம் இவ்வளவு easy ஆ இருக்காது. கஷ்டமாதான் இருக்கும்.

இதை விட அப்படியே நாலு மடங்கு அதிகமா இருக்கும்.

அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, அந்த மூஞ்சியை ஒரு நிமிஷம் நீயே பாரு. சிரிப்பு வந்திரும். அதெல்லாம் சாபம் விட்டா பலிக்குமான்னு அப்புறம் உனக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் கம்முன்னு வால்பாறை போயிட்டு வரலாமா ஆணியே புடுங்க வேண்டாம்.

அவங்களா இருப்பாங்க போல. ராத்திரி நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு, பஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற.

அவங்க சும்மா போடுற சத்தமே சும்மாவே அப்படியே அங்க அவங்க பாடுற சத்தம் இங்க கேக்குது நல்லாவே கேக்குது கீழ வீட்டுல இருந்து, மொட்டை மாடிக்கு வந்தா கொஞ்சம் கம்மியா கேக்குது, கீழ வீட்டுல இருந்தா ரொம்ப அதிகமா கேக்குது

உங்க வீட்ல யாரும்

ஹம் உம் எங்க வீட்டுல பெருசா இந்த பக்தி, அஹ் மாலை போடுறது, அஹ் கோவில் குளம்னு போறது, இந்த மாதிரி இதெல்லாம் பெருசா பண்ணமாட்டாங்க. அது எதுவும் எதுவும் பண்ணமாட்டாங்க. ஆனா, மத்த விஷயத்துல எல்லாத்துலயுமே வில்லங்கமானவங்க அதானே வேற ஏதாவது பேசினா எனக்கு கோபம் வந்துடும்.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 அப்புறம் நானு phone ஆ வச்சிட்டு போயிடுவேன்

அப்படி தான் பண்ணுவேன்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 நான் அப்படி தான் பண்ணுவேன்

நான் இவ்ளோ முடியாம பேசுறதே பெரிய விஷயம். இதுல ஆமா, இத நெனச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன் நீ கடைசி

ரொம்ப பெருமையா இருக்கு. ஆஹ் நான் மதியம் ஏதாவது biryani மாதிரி செஞ்சு சாப்பிட்டு

உம் சரி சரி இல்ல நான் ஏன் காடை செய்யலாம் காடை செய்யலாம்னு சொன்னேன்னா?

அவளும் ரொம்ப நாளா காடை சாப்பிடணும் காடை சாப்பிடணும்ட்டே சொல்லிட்டு இருக்கால.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 மதியம் ஏன் வரமாட்டா அவ? office போயிடுவா office முடிச்சிட்டுதான் தமிழ் அண்ணாவும் ஆஹ் அச்சுவும் வருவாங்க சரி, சரி. நம்ம ராத்திரி ஏழு மணிக்குதான் அஹ் அஹ் போவோமே.

அதான் சொல்றேன். மதியத்துக்கு நான் வந்து ஏதாவது அஹ் அஹ் easy ஆ ச~ சமைச்சு சாப்பிட்டு,

அப்புறம் ராத்திரிக்கு வெளியே போயிக்கலாம்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

படத்துக்கு எல்லாம் வேண்டாம் போலாம், என்னைக்காவது ஒரு நாள்தானே சும்மா எப்ப பாரு நாலு மாசமா சும்மா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். எதுக்கும் ஒரு நிம்மதியா ஒரு படத்துக்கு போகலை எங்கயும் வெளியவும் போகலை. கம்முனு பேசாம ஏதோ போயிட்டு வரலாம் ஒரு நாளு உம்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

யோகேஷ் அண்ணா வந்து, அஹ் interview இருக்கு பெங்களூர்ல. அந்த அண்ணா திங்கட்கிழமை மதியமே கிளம்பி போயிடுவாங்க.